Java ல் போர் லூப் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இதில் Java ல் போர் loopஐ பயன்படுத்துவதைப் பார்க்கலாம் இதற்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 இதை தொடர Java ல் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் மற்றும் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும இது போர் loop ன் சின்டாக்ஸ்
இது இனிஷியலைசேஷன் லூப் கண்டிஷன் மற்றும் increment ஐ கொண்டுள்ளது
இது லூப் கண்டிஷன் உண்மையாகும் வரை இயக்கத்தை வைத்துக்கொள்ள போர் block ஐ கொண்டுள்ளது
Eclipse ல் ஒரு உதாரணத்தை முயற்சிக்கலாம் eclipse க்கு வருவோம் போர்லூப்டேமோ என்ற கிளாஸ் ஏற்கனவே உள்ளது
மெயின் method னுள் போர் loop ஐ சேர்ப்போம் மெயின் function னுள் எழுதுக இன்ட் இ செமிகோலன்
பின் போர் வித்தின் பேரெந்தசிஸ் இ எக்குவல் டோ 0 செமிகோலன் இ லெஸ் தன் 10 செமிகோலன் இ எக்குவல் டோ இ பிளஸ் 1
இந்த ஸ்டேட்மெண்ட்
லூப் எவ்வாறு இயங்கபோகிறது என தீர்மானிக்கிறது இ 0 என்பது loop ன் ஆரம்ப கண்டிஷன்
இந்த கண்டிஷன்
வேரியபிள்
இனிஷியலைஸ் செய்யப்பட அனுமதிக்கிறது
இல்ட்10 என்பது லூப் ரன்னிங் கண்டிஷன்
கண்டிஷன் உண்மையெனில் போர் ப்ளாக் இயக்கப்படும்
இல்லையெனில் இது புறக்கணிக்கப்படும்
அதாவது இ 10 க்கு சமமாகவோ பெரியதாகவோ ஆகும்போது ப்ளாக் இயக்கப்படமாட்டாது i i1
லூப் வேரியபிள் எவ்வாறு மாறப்போகிறது என்பதைக் கூறுகிறது
இங்கே இ ன் மதிப்பு 0 ல் ஆரம்பிக்கிறது
இது 10 ஆகும் வரை
லூப் ன் ஒவ்வொரு iterationலும் ஒன்று அதிகரிக்கிறது இப்போது இ உடன் ஏதேனும் செய்யலாம்
ஒப்பன் மற்றும் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ்
கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் இ இன்டோ இ 0 முதல் 9 வரையான ஒவ்வொரு எண்ணின் இருபடியையும் இது அச்சடிக்கும்
வெளியீட்டைக் காணலாம்
program ஐ சேமித்து இயக்கவும் பார்ப்பதுபோல லூப்
எண்கள் 0 முதல் 9 வரை இயங்குகிறது ஒவ்வொரு iterationனிலும் அந்த எண்ணின் இருபடி அச்சடிக்கப்பட்டுள்ளது
3 அல்லது 5 ன் மடங்குகளாக உள்ள இரு இலக்க எண்கள் அனைத்தையும் அச்சடிக்கலாம்
10 லிருந்து 99 வரையான மதிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும்
இ எக்குவல் டோ 0 ஐ இ எக்குவல் டோ 10 என மாற்றுக
இ லெஸ் தன் 10 ஐ இ லெஸ் தன் 100 என மாற்றுக கர்லி bracketகளினுள் 3 அல்லது 5 ன் மடங்குகளாக உள்ள எண்ணை மட்டும் அச்சடிப்போம்
எழுதுக ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் இ மோட் 3 டபிள் எக்குவல் டோ 0 ஒர் வித்தின் பிராக்கெட்ஸ் இ மோட் 5 டபிள் எக்குவல் டோ 0
இந்த ஸ்டேட்மெண்ட்
இது இ ஆனது 3 அல்லது 5 ஆல் வகுப்பட கூடியதா என சோதிக்கிறது
பின் கர்லி bracketனுள் இ ன் மதிப்பை அச்சடிக்கிறோம் இப்போது வெளியீட்டைக் காண்போம்
program ஐ சேமித்து இயக்குவோம் எண்களானது 3 அல்லது 5 ன் மடங்குகளாக இருப்பதைக் காணலாம்
இவ்வாறு Java ல் போர் loop ஐ பயன்படுத்துகிறோம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் java ல் போர் லூப் ஐ பயன்படுத்துவதைப் பார்த்தோம் இப்போது பயிற்சி
ஒரு மூன்றிலக்க எண் தன் இலக்கங்களின் முப்படியின் கூடுதலுக்கு சமமாக இருந்தால் அது ஆர்ம்ஸ்ட்ராங் எண் எனப்படும் உதாரணமாக 153 இஸ் எக்குவல் டோ 1 கியூப் பிளஸ் 5 கியூப் பிளஸ் 3 கியூப்
இதுபோன்ற அனைத்து 3 இலக்க எண்களைக் கண்டறியவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா